இந்த இடத்துல மூனு பேரு நின்னுட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு யோகா கிளாஸ் மாதிரி வெச்சுருக்காங்க வெளிய வந்து வேதாரன்ய யோகா வித்யாலயானு போற்றுக்கு.

இது வந்து ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோவா இருக்கு.

இந்த ஃபோட்டோல என்னமோ நெறய மிஷின் மிஷினா வந்து வச்சிருக்காங்க.

பிளக் பாக்ஸ்ல வந்து எல்லா ஒயிரும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு பட் எதுமே வந்து ஸ்விட்ச் போடாம வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல ஸ்டிச்சிங் ஏரியா மாரி தா இருக்கு.

வெளிய கதவுல வந்து ஒரு பூட்டு தொங்கிட்டிருக்கு.

அதுபோக பெரிய பெரிய ஆல மரங்கள் மாத்ரி இருக்கு.

இது வந்து ஒரு கட்டம் போட்ட சட்ட பைய வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கா.

சைடுல வந்து ஒரு சின்ன ஷெட் மாதிரி இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு பில்டிங்கு இருக்கு வெள்ள கலர் பில்டிங் அதுக்கு மேல செகப்பு ப்ளூ கலர்ல தகரமு போட்ருக்கு.

இது வந்து ஒரு சர்ச் போற வழில எடுத்த ஒரு போட்டோ மாதிரி தா இருக்கு.

ஒரு பெரிய வாழ தாருங்க அங்க நிக்க வெச்சிருக்காங்க பச்ச கலர்ல .

மாஸ்க் கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்ருக்காங்க.

நடுவுல வந்து ஒரு பலகைலா போட்டு கம்பியெல்லாம் போட்டு நிக்க வச்சுருக்காங்க.

சுத்தி இருக்க கூடிய செடிகள் எல்லாமே பச்ச கலரா நெறைய வந்து மரங்களு இருக்கு.